இது வந்து ஒரு ஹோட்டல் .

இது வந்து ஒரு மளிக கட.

மரக்கட்ட வச்சு ஒரு கதவு மாதிரி ஒன்னு செஞ்சிருக்காங்க.

ரைட் சைட்ல தாஜ்மஹால் போஸ்டர் இருக்குது.

ரோட்ல வந்து ஒரு கிரீன் கலர் ஆட்டோ போகுது. ஒரு பைக் போகுது.

இது வந்து ஒரு சம் சம் ரெஸ்டாரன்ட் .

இது வந்து ஒரு பழைய கோட்ட மாதிரி பட்ட எடம்.

இது ஒரு பீச் ஏரியா.

நறைய போஸ்ட் இருக்குது நறைய வெள்ளை கலர் பில்டிங்ஸ் இருக்குது.

ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்ருக்காரு.

பீமா ஒட என்ட்ரன்ஸ் வந்து கிளாஸ்ல பண்ணிருக்காங்க.

இங்க ஒரு பிளாக் கலர் ஷோஃபா இருக்குது. பக்கத்திலியே ஒரு சேர் இருக்குது.

இங்க நறைய பேர் தரையில உட்கார்ந்திருக்காங்க.

இது வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸ் .

நெறைய கடல் மண் தெரியுது நெறைய போஸ்ட் இருக்குது.

இந்த ஃபாதர் வந்து ஒயிட் கலர் டிரஸ் போட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு.